ரைட்டிங் பைத்தோன் ஸ்கிரிப்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது இம்போர்ட்டிங் ஐ புரிந்து கொள்ளுதல் உங்கள் சொந்த பைத்தோன் மாடியூல் களை எழுதுதல்
name main இடியோம் களை புரிந்து கொள்ளுதல்
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் யூசிங் பைத்தோன் மாடியூல்ஸ் டுடோரியலை முடிக்கவும்
அடிக்கடி நாம் எழுதிய கோடு ஐ மறு முறை பயன்படுத்த வேண்டியிருக்கும்
அதை பங்ஷன்ஸ் மூலம் செய்யலாம்
பங்ஷன் கள் பேக்கேஜ் களாக பண்டில் செய்யப்பட்டு தேவையானபடி மற்ற ஸ்கிரிப்ட் களில் இம்போர்ட் செய்யப்படும்
முதலில் இரண்டு நம்பர் களின் ஜிசிடி ஐ கணக்கிடும் பங்ஷன் ஐ எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக சேமிப்போம்
எடிட்டர் ஐ திறந்து கோடு ஐ டைப் செய்க இண்டென்டேஷன் ஐ மறக்க வேண்டாம்

டைப் செய்க டெஃப் ஜிசிடி வித்தின் பிராக்கெட் ஆ காமா ப் கோலோன் வைல் ப் கோலோன் ஆ காமா ப் ப் காமா ஆ மாடுலோ ப் ரிட்டர்ன் ஆ ஸ்கிரிப்ட் இல் இயங்கும் ஒவ்வொரு முறையும் ஜிசிடி பங்ஷன் சோதிக்கும்படி ஒரு டெஸ்ட் பங்ஷன் ஐ எழுதுவோம்
டைப் செய்க ஐஎஃப் ஜிசிடி வித்தின் பிராக்கெட் 40 காமா 12 4 கோலோன் பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் எவரித்திங் ஒக் எல்சே கோலோன் பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் தே ஜிசிடி பங்ஷன் இஸ் வுரோங் அந்த பைல் ஐ ஜிசிடி அண்டர்ஸ்கோர் scriptபை என ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ஜிசிடி அண்டர்ஸ்கோர் scriptபை இல் சேமிப்போம்
ஸ்கிரிப்ட் ஐ டெர்மினல் லில் டைப் செய்து இயக்கலாம்
பைத்தோன் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ஜிசிடி அண்டர்ஸ்கோர் scriptபை ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது எல்லாம் நலமே
சரி ஒரு வேளை நம் மற்ற ஸ்கிரிப்ட் களில்
இந்த ஜிசிடி பங்ஷன் ஐ
பயன்படுத்த நினைத்தால்
இது முடியும்
ஏனெனில் ஒவ்வொரு பைத்தோன் பைல் ஐயும் ஒரு மாடியூல் ஆக பயன்படுத்தலாம்
முதலில் மாடியூல் ஐ இம்போர்ட் செய்தால் என்ன நடக்கிறது என்று அறிக

டெர்மினல் இல் டைப் செய்க ஐபிதான் ஐபிதான் ஐ திறந்து டைப் செய்க இம்போர்ட் சிஸ் என்டர் செய்க sysபத் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ சந்திக்கும் போது மாடியூல் க்காக பைத்தோன் தேடும் இடங்களின் பட்டியல் இது
நாம் இம்போர்ட் சிஸ் என்னும் போது பைத்தோன் sysபை என பெயரிட்ட ஒரு பைல் ஐ
அல்லது சிஸ் என பெயரிட்ட ஒரு போல்டர் ஐ
கண்டுபிடிக்கும் வரை இந்த இடங்களில் எல்லாம் தேடுகிறது
நாம் ஸ்கிரிப்ட் ஐ இந்த இடங்கள் ஒன்றில் வைத்து இம்போர்ட் செய்யலாம்
லிஸ்ட் இல் முதல் ஐட்டம் ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் இதன் பொருள்
நடப்பு வொர்க்கிங் டைரக்டரி உம் தேடப்படுகிறது
மாறாக வொர்க்கிங் ஸ்கிரிப்ட் இருக்கும் டைரக்டரி ரிலேயே மாடியூல் இருக்குமானால் அதை இம்போர்ட் செய்யலாம்
ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி இல் இருப்பதால்
நாம் வெறுமே
டெர்மினல் இல் இம்போர்ட் ஜிசிடி அண்டர்ஸ்கோர் scriptபை என எழுதலாம்
ஜிசிடி அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட்
இம்போர்ட் ஆகிவிட்டதை காணலாம்
ஆனால் நாம் பைல் இன் கடைசியில் எழுதிய டெஸ்ட் கோடு உம் எக்ஸிக்யூட் ஆகிவிட்டது
நமக்கு வேண்டியது
பைல் ஐ பைத்தோன் ஸ்கிரிப்ட் ஆக இயக்கும்போது மட்டுமே டெஸ்ட் கோடு எக்ஸிக்யூட் ஆக வேண்டும்
அதை இம்போர்ட் செய்யும் போது அல்ல
இதை சாதிப்பது அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வேரியபிள்
இடியோம் மை எப்படி பயன்படுத்துவது என பார்த்த பின் அது எப்படி வேலை செய்கிறது என்று புரிந்துகொள்ளலாம்
பைல் க்கு சென்று இந்த லைன் ஐ கோடு இன் ஆரம்பத்தில் சேர்க்கவும்
பின் கோடு ஐ தகுந்தாற்போல இண்டென்ட் செய்க

டைப் செய்க ஐஎஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வித்தின் டபிள் கோட்ஸ் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் கோலோன் முதலில் கோடு ஐ இயக்குவோம்
டெர்மினல் லில் டைப் செய்க பைத்தோன் ஜிசிடி அண்டர்ஸ்கோர் scriptபை நாம் ஒரு எர்ரர் வருவதை காணலாம் அது இண்டென்டேஷன் எர்ரர்
ஆகவே பைல் ஐ எடிட் செய்து இண்டென்டேஷன் ஐ சரி செய்ய வேண்டும்

இப்போது டெஸ்ட் வெற்றிகரமாக இயங்குகிறது
இப்போது பைல் ஜிசிடி அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் ஐ இம்போர்ட் செய்யலாம்
டைப் செய்க இம்போர்ட் ஜிசிடி அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் இப்போது டெஸ்ட் கோடு எக்ஸிக்யூட் ஆகவில்லை என்பதை காணலாம்
அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் என்பது ஒவ்வொரு மாடியூல் க்கும் லோக்கல் ஆகும் மேலும் அது பைல் ஸ்கிரிப்ட் ஆக இயங்கும்போது மட்டும் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் என்பதற்கு சமமாகும்
ஆகவே ஐஎஃப் ப்ளாக் க்கினுள் வரும் எல்லா கோடு உம் ஐஎஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வித்தின் டபிள் கோட்ஸ் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் கோலோன் பைல் ஆனது பைத்தோன் ஸ்கிரிப்ட் ஆக இயங்கும்போது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும்
நாம் கற்றவை 1
ஒரு மாடியூல் ஐ இம்போர்ட் செய்யும் போது என்ன நடக்கிறது என அறிதல் 2
ஸ்கிரிப்ட் ஒன்றை மாடியூல் ஆக பயன்படுத்துதல் 3டெஸ்ட் பங்ஷன்ஸ் ஐ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இடியோம் ஐ பயன்படுத்தி எழுதுதல் தீர்வு காண சில சுய பரிசோதனைக் கேள்விகள் 1
பைத்தோன் மாடியூல் களை தேட இடங்களை பின் வரும் வேரியபிள் களில் எது கொண்டு இருக்கிறது
sysபைத்தோன்பத் sysபத் osபைத்தோன்பத் osபத் 2
ஒரு மாடியூல் இல் பங்ஷன் கள் மட்டுமே இருக்க வேண்டும் ட்ரூ அல்லது பால்சே 3
ஸ்கிரிப்ட் utilsபை பைத்தோன்பத் இன் இடங்களில் ஒன்றில் இருக்கிறது
மேலும் பின் வரும் கோடு அதில் இருக்கிறதுimport யூட்டில்ஸ் செய்த பின் ஷோவ் பங்ஷன் ஐ எப்படி செய்வது
விடைகள் இதோ 1
பைத்தோன் மாடியூல் களை தேட இடங்களை sysபத் கொண்டு இருக்கிறது 2
பால்சே
ஒரு மாடியூல் க்கு ஒரு பெரிய ரங்கே இல் பங்ஷன் கள் இருக்கலாம்
இம்போர்ட் யூட்டில்ஸ் ஐ செய்தபின் நாம் பங்ஷன் show ஐ இப்படி பயன்படுத்தலாம் utilsஷோவ் வித்தின் பிராக்கெட் டபிள் கோட்ஸ் ஹே இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி